அதான் அந்த college ல ஒரு அஞ்சு ஆறு மாசத்துல

அஹ் ஒரு second ல அவங்க பெரியவங்களா ஆயிறாங்க நம்ம சின்னவங்களும் ஆயிடுறோம்ல நம்ம சின்னவங்களும் ஆகுறதை விட நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கு பாரு அதுதான்

அந்த time ல நமக்கு ஒண்ணுமே தெரியாதவங்களா ஆயிடுவோம்

நம்ம ஏதாவது explain பண்ணா explain பண்ணா கூட உங்களுக்கு தெரியாதும்மா இருங்க

நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு ஆயிடுது

எப்படியோ வாழ்க்கையில அந்த பிள்ளைங்க ஜெயிச்சு வரட்டும்ன்னு ஒரு இது இருக்கும் வந்துருவாங்க உன் பிள்ளைங்க வேணா super ஆ வருவாங்க பாரு எனக்கு என்ன அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதுல அவங்க ஜெயிச்சு சந்தோஷமா இருந்தா போதும் அது ஒண்ணு தான் நான் ஆசைப்படுறேன்

முதல்ல அந்த பசங்களோட விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாலே போதும் பசங்க நல்லாவே ஜெயிச்சிருவாங்க

ஆமா நமக்கு பிடிச்சதை அவங்ககிட்ட திணிக்காமல் அவங்களுக்கு பிடிச்ச பாதையில அவங்களை போக சொன்னோம்ன்னாலே போதும் ஆமா நம்ம வந்து ஒரு ஒரு படிப்பை சொல்றோம்ல இதை படிச்சா உனக்கு இப்படி இருக்கும் உனக்கு எது பிடிச்சி அதே சமயத்துல படிக்கும் போதே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுதுல்ல நம்ம வாழ்க்கையில இப்படி இருக்கணும்ன்னு

அது வந்து ஒண் ஒண்ணும் பெருசா இதா தெரியல

அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் அந்த பிள்ளைங்க free யா இருக்குங்க படிக்குதுங்க mind அ செலுத்துதுங்க அப்படின்னு பரவாயில்ல

நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் இதெல்லாம்

அதெல்லாம் பாக்க பாக்க அவனுக்கு இன்னும் அதுல நிறைய ஆர்வம் வர ஆரம்பிச்சுடும் ஆமா நானும் பெரியவன்டயும் சொல்லுவேன் நீ இத இத பாரு எப்படி எழுதணும் ஒரு topic குடுத்தா அத நீ எந்த அளவுக்கு எழுதணும் அந்த topic ல எத்தன விதம் இருக்கு ஒரு சாதாரண இலை வச்சாலே அந்த இலையை செடி எப்படி ஆகும் அந்த செடி இலை எப்படி வரும் பூ எப்படி வரும் காய்க்கும் இலை விழும் எல்லாமே நீ பார்த்து இது பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணுவேன் அவனும் அந்த ஆர்வத்தோட செய்றான்ல ஒன்னு ஒன்னுத்தியும் நல்லா படிக்க எல்லாம் செய்யறாப்புல எல்லாமே பண்றாப்புல ஞாபகம் வச்சு எழுதணுன்னும்போதுதான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஞாபகம் வச்சு அந்த exam அ எழுதணுன்னும்போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு wait பண்ணி phone பாக்குறதை குறைச்சா சரியாயிடும்க்கா

நீ இந்த diploma முடி எனக்கு அது போதும் அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ நீ செய் இந்த diploma வை முதல்ல முடிச்சிட்டு வா

முடிச்சிட்டாலே உனக்கு சரி ஆயிடும்ன்னு நினைப்பேன் உம் சரி நந்தினி வைக்கட்டா நான் கொஞ்ச நேரம் கழிச்சி பண் ஆஹ் சரிக்கா சரிக்கா